பால் பண்ணை பால் நிலையம் ஆகியன பால் தொழில் துறையின் உறுப்புகளாகும் ஆழ்தொழில்துறை உணவு

அன்றைய நாடோடி வேளாண்மையில் உழவர் தாம் புலம்பெயரும் இடங்களுக்கு தம் கால்நடைகளையும் ஓட்டிச் சென்றனர் விலங்குகளை காப்பாற்றுதலும் உணவளித்தலும்

மக்கள் கறவை விலங்குகளை விட்டு பால் பயணத்திற்கு தம் உற்பபால் நுகர்வுக்கும் வளர்த்தனர் அப்போது இது குடிசை தொழிலாக விளங்கியது இந்த கறவை விலங்குகள் பாலுக்கு மட்டுமின்றி இம்மையில் வேறு ஒருவருக்கும் உதவி முதுமையில் இறைச்சிக்கு பயன்பட்டது இந்நிலையில் விலங்குகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் பசுமாட்டுக்கு ஒருவர் வீதம் பாலை ஒரு மணி நேரத்திற்குள் கையாலேயே கறந்தனர். இந்த வேலையை பால்காரரோ பால்காரியோ செய்தனர் தொழில் புரட்சிக்கு நாகரீகம் பிறகு பல்~ பால் வளங்கள் வணிகமானது அப்போது பால் பண்ணை தொழிலுக்காகவே பல கறவை வளர்ப்பினங்கள் செயற்கை சேர்வு செயற்கை சேர்வு வாயிலாக உருவாக்கப்பட்டன இவை விலங்குகளின் ஆண்மையிலிருந்து வேறுபட்டன பால்காரர்களாக பலருக்கும் வேலை கிடைத்தது என்றாலும் விரைவில் பால் கறகத்தில் எந்திரமாக்கிய இந்திரமயமாக்கப்பட்டது பால் கறக்கும் எந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டன வரலாற்றையாக பால் கறத்தலும் பாலுவான~ பழு~ பாலுணவாக்கமும் பால் பண்ணையில் நெருக்கமான கால் இடைவெளி இடையே அமைந்தன பால் பண்ணையில் கறவைகள் குறைவாக இருந்தபோது மக்கள் கையால் பால் கறந்தனர் பால் காம்புகளை கைவிரல் இடையில் பற்றி அடிமடியில் இருந்து காம்பு வரை அழுத்தி இழுத்து பாலை கறப்பார் முளைக்காம்பு கட்டை விரலுக்கு

பால் கூம்பை அழுத்துவதால் முடிவிரலின் கீழ் நோக்கி கீழே வைக்கப்பட்டுள்ள வாளியில் அல்லது குவளையில் பீச்சுவார் ம~ மடியின் ஒவ்வொரு அறைப்பகுதியிலும் உள்ள பால் அதன் முழு அளவுக்கு மாறி மாறி கறக்கப்படும் பால் கறத்தல் இரு கைகளாலும் திரும்ப திரும்ப வேகமாக மேற்கொள்ளப்படும் கால் கூம்பில் திரண்டுள்ள பால் இந்த இரு முறைகளாலும் தரையில் வந்துள்ளது வந்துள்ள அல்லது கணுக்கால்களால் தாங்கியுள்ள ஒரு வாளியில் கறக்கப்படுகிறது பால் கறப்பவர் ஒரு தாழ்வான மனையில் உட்கார்ந்து பால் கறப்பார் மரபாக பால் கறக்கும் போது பசுமாடுகள்

பால் கறந்து முடியும் வரை கன்றுகள் காத்திருக்கும்படி கன்றுக்குள் பயிற்சி தரப்படும் பல நாடுகள் இவை பட்டிமுனைகளில் பால் கறப்பவர் துப்புரவு இன்றி செய்யும் பாற்பொருட்களில் பூச்சியிர்கள் மாசு கூடுகிறது தகுந்த துப்புரவு நடவடிக்கை வகை பூச்சியிரிமாசை குறைக்கின்றன பகுதி நுண்ணுயிரி நீக்கம் பூச்சியிரிமாசு நுகர்வோரை சென்றடைவதை பெரிதும் குறைகிறது பல நாடுகளில் அரசுகள் பர~ பாற்பொருள் அக்கம் சார்ந்து குறிப்பாக நுண்ணுயிரி நீக்கம் பற்றிய அக்கறையை கடைபிடிக்காமல் கண்டும் காணாததை போலவே உள்ளன மக்களின் குறிப்பிட்ட பகுதியினர் குறிப்பாக மரக்கரி உணவீரும் சைனரும் பா~ பார்பொருட்களின் நுகர்வ அறிவியலாக ஏற்புடைய

மருந்தாக்க குழுமங்கள் வணிகவியல் முறையில் rBST பொருட்களை அரசு ஒப்புதலுடன் ஐக்கிய அமெரிக்கா செயலாயின் உலக நலவாழ்வு நிறுவனம் இத்தகைய மாடுகள் இறைச்சியும் பால் பொருட்களும் நுகர பாதுகாப்பு வானவை என அறிவித்தது என்றாலும் விலங்கு நல காப்பு நடவடிக்கைகளால் பார்சுரப்பு பாசுரப்பு சீனா கனடா ஆஸ்திரேலியா நியூஸிலாந்து ஜப்பான் இஸ்ரேல் ஐரோப்பா ஆகிய நாடுகளில் இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து ஐக்கிய அமெரிக்காவில் நுகர்வாளர் தேவையால்

துப்புரவுயின்றி செய்யும் பொருட்களின் பூச்சுயிரிகள் மாசு கூடுகிறது தகுந்த துப்புரவு நடவடிக்கை இவ்வகை பூச்சிகளின் மாசை குறைகின்றன பகுதி நுண்ணுயிரி நீக்கம் பூச்சுயிரி நுகர்வோரை சென்றடைவதே பெரிதும் குறைக்கிறது பல நாடுகளில் அரசு பற்பொருளால் ஆக்கம் சார்ந்து குறிப்பாக நுண்ணுயிர் நீக்கம் பற்றி கடைபிடிக்காமல் கண்டும் காணாததை போல உள்ளனர் மக்களின் குறிப்பிட்ட பகுதியினர் பால் கறப்பதன் மூலம் நமக்கு vitamin D ஹம் இந்த மாதிரியான செயலாக்கம் கிடைக்கின்றன

விலங்குகளை வீட்டுப் பயல்~ பால் பயன்களுக்காக தம் ஊர் நிறுவனத்துக்கு வளர்த்தனர் அப்போது இது குடிசைத் தொழிலாக விளங்கியது இந்தக் கறவை விலங்குகள் பாலுக்கு மட்டுமின்றி இளமையில் முதுமையின் இறைச்சிக்கும் பயன்பட்டன இந்நிலையில் விலங்குகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் இருந்துதல் இது மாட்டுக்கும் மாட்டுக்கு ஒருவர் வீதம் ஒரு பாலை அஹ் ஒரு மணி நேரத்திற்குள் கையாலயோ கறந்தனர் இந்த வேலையை பால்காரரோ பால்காரியோ செய்தனர் பால் கறத்தலால் இது கையாலும் திரும்ப திரும்ப வேகமாக கொல்லப்படும் வெண்ணெய் உளநீர் வெண்ணெய் உள~ உளநீர் என்பது பாலில் எடுத்த ஒரு பொருளாகும் அது பாலை நன்கு காய்ச்சி அதிலிருந்து நாம் எடுக்கும் அஹ் ஒரு கொழுப்பு கட்டியான அஹ் வெண்ணெய் பகுதி வெண்ணெய் உளநீர் ஆகும் அவை ச~ சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் பயன்படுகின்றன அவை எந்த விதத்திலும் கெடுதல் கிடையாது அவை எவ்வளவு வேணாலும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன் தயிர் இன் தயிர் என்பது பாலில் இருந்து bacteria க்களால் உருவாக்கப்படும் ஒரு தகுந்த உணவு ஆகும் அதில் நிறைய புரதங்கள் தாதுக்கள் உள்ளன இந்த தாதுக்கள் அடங்கியுள்ளன அவை சாப்பிடுவதற்கு மிகவும் மென்மையாக இருக்கும் கோடைக்காலத்தில் சாப்பிட்டு வர நன்கு நன்கு உடல் சூட்டை தனித்து அதில் பெரும்பங்கு வகிக்கின்றது இந்தியா பிற பொருட்கள் பிற பால் பொருட்கள் பாலில் இருந்து சுவையான இனிப்புகளும் பால் தயிர் மற்றும் நெய் அஹ் வெண்ணெய் போன்றவற்றை உதிரிபாகமாக உள்ளன பால் இனிப்புகள் பெரும்பாலும் தமிழகத்தில் இருபது முப்பது சதவீதம் பங்கு பெறுகின்றன இதிலிருந்து பாலனிப்புகளில் பால்கோவா பால் புரதம் புரதத்திலிருந்து நிறைய எடுக்கப்படுகின்றன பால் கறக்கும் எந்திரங்கள் பால் கறக்கும் இயந்திரங்கள் இப்ப கொண்டுவரப்பட்டதுதான் அதில் நான்கு காம்புகளிலும் பால் கறக்கும் இயந்திரங்களை பொறுத்திவிட்டு அது கறந்தவுடன் அதுவாக செயலாக்கம் நின்றுவிடும் பால் சுரப்பு இசைமம் பால் சுரப்பை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பால் சுரப்பி இசைமம் என்னும் மாட்டு வளர்ச்சி இசைமம் கண்டு பிடிக்கப்பட்டது பல மருந்துக்காகவும் உழுமங்கள் வணிக விலை முறையில் முறையில் rBST பொருட்களை அரசு ஒப்புதலுடன் ஐக்கிய அரபு அமெரிக்கா மெக்ஸிகோ இந்தியா ஒடிஸியா இன்னும் பிறப்பட்ட நாடுகள் உருவாக்கி விற்பனை செய்யும்ன்னா~ செ~ செயலாயின உலக நலவாழ்வு நிறுவனமும் இத்தகைய ஐக்கிய அரபு நாடுகளும் உருவாக்கி விற்பனை செய்யலாம் என உலகின் நலவாழ்வு நிறுவனமும் இத்தகைய மாடுகளின் இறைச்சியும் பாற்பொருட்களும் நுகர பாதுகாப்பாகவே என அறிவித்தது என்றாலும் விலங்கு நலன் காப்பு நடவடிக்கைகளால் பால் சுரப்பு இசைம கன்னட ஆஸ்திரேலிய நியூசிலாந்து ஜப்பான் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் பயன்படுத்துகிறது

இருந்தது அவ்வாறு இருந்ததே பெரிய இழப்பாகும் இருந்தாலும் நம் பாலில் உள்ள நன்மைகள் குழந்தைக்கு பாலூட்டுதல் கன்றுக்கு பாலூட்டுதல் ந~ இந்த மாதிரி நிறைய இருக்கின்றதால் அவை அனைத்துமே அழகாக ஒன்று வைத்துள்ளனர் நாம் தெரிந்து கொள்ளும் விஷயம் சிறு குறுகிய விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் துணை வருமானத்தின் முக்கிய ஆதரவாக பால் வளம் உள்ளது விலங்குகளின் உருவமானது மண் வளம் மற்றும் பயிர் விளைச்சலை மேம்படுத்துவதற்காக கரிமம் பொருட்களை அல்லது நல்ல ஆதாரத்தை வழங்குகிறது சாணத்தில் இருந்து எடுக்கப்படும் cobar வாயு வீட்டு உபயோகத்திற்கு எரிபொருளாகவும் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கும் இயந்திரங்களை தாக்கவும் பயன்படுத்துகிறது உபரியான தீவனம் மற்றும் விவசாய உபபொருட்கள் கால்நடைகளுக்கு உணவளிக்க பயன்படுத்தி வருகின்றனர் பண்ணை செயல்பாடுகள் மற்றும் போக்குவரத்துக்கான அனைத்து வி~ வரைவு தட்டியும் ஆலைகள் மூலம் வழங்கப்படுகிறது விவசாயம் பெரும்பாலான பருவ காலமாக இருப்பதால் பால் பண்ணை மூலம் பலருக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இதனால் பால் பண்ணை ஆண்டு முழுவதும் ஒரு வேலை வாய்ப்பை வழங்கியுள்ளது பால் திட்டங்களில் முக்கிய பயனாளிகள் சிறு குறுகிய விவசாயிகள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்கள் ஒரு விவசாயி மட்டும் உபரியாக சுமார் இரண்டு பால் கறக்கும் எருமை மாடுகளை கொண்டு ஒரு unit டிலிருந்து ஆண்டுக்கு பன்னிரண்டாயிரம் ரூபாய் இரண்டு எருமை மாடுகளை வாங்க தேவையான மூலதன முதலீடு பதினெட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு ரூபாய் ஆயிரம் செலுத்திய பிறகும் நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கடன் மற்றும் வட்டியை திருப்பி செலுத்துவதற்காக விவசாயி ஒரு நிகர உபரியாக சம்பாதிக்க முடியும் ஆறாயிரத்திலிருந்து ஒன்பதாயிரம் தோராயமாக வருடத்திற்கு வருடத்திற்கு

உலக வங்கியின் மதிப்பீட்டின்படி இந்தியாவின் தொள்ளாயிரத்து நாற்பது million மக்களில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் ஐந்து புள்ளி எட்டு million கிராமங்களில் உள்ளனர் மேலும் நூத்தி நாப்பத்தி அஞ்சு million hectare க்கு மேல் பயிர் நிலங்கள் பயிரிடுகின்றனர் சராசரி பண்ணை அளவில் சுமார் ஒரு புள்ளி அறுவத்தி ஆறு hectare எழுபது milli எழுபது million கிராமப்புற குடும்பங்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் இரண்டு hectare வரை செயல்படுகின்றன மற்றும் முப்பத்தி ஏழு சதவீத நிலமற்ற குடும்பங்கள் இந்த நிலமற்ற விவசாயிகள் மற்றும் இன்னும் குறைந்த விவசாய தொழிலாளர்கள்

நாட்டின் மொத்த பால் உற்பத்தி எட்நூத்~ எண்பத்தி நான்கு புள்ளி ஆறு million metric tonne களாக மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த உற்பத்தியில் ICMR பரிந்துரைத்தபடி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இருநூற்றி ஐம்பது gram தேவைக்கு எதிராக தனி நபர் கிடைப்பதில் ஒரு நாளைக்கு இருநூத்தி இருபத்தி ஆறு gram எடுக்க வேண்டும் இதனால் பால் உற்பத்தியை அதிகரிக்க ஒரு மிகப் பெரிய வாய்ப்பு சா~ சாத்தியம் உள்ளது மூன்று வயதுக்கு மேற்பட்ட இனப்பெருக்கம் செய்யும் பசுக்கள் மற்றும் எலும்புகளின் எண்ணிக்கை முறையே அறுபத்தி இரண்டு புள்ளி ஆறு million மற்றும் நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு million million பால் உற்பத்தியான உள்கட்ட நல வசதிகளை உருவாக்க மத்திய மாநில அரசு அதாவது கணிசமான நிதி உதவி அளித்து வருகின்றன கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் மீதான ஒன்பதாவது இட ஒதுக்கீடு ரூபாய் இரண்டு~ இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி பால்பனையிலிருந்து அதிகபட்ச பொருளாதார நன்மைகளை பெற நவீன மற்றும் நன்கு நிறுவப்பட்ட அறிவியல் கோட்பாடுகள் நடைமுறைகள் மற்றும் திறன்களை பயன்படுத்துவேன் சில விதிமுறைகள் மற்றும் பரிந்துரைக்கப்படப்பட்ட நடைமுறைகள் பின்வருமாறு ஒண்ணு வறண்ட ஒழுங்காக உயர்த்தப்பட்ட தரையில் கொட்டகை அமைக்கவும் நீர் தேங்குதல் சதுப்பு நிலம் மற்றும் அதிக மழை பெய்யும் பகுதிகளை தவிர்க்கவும் ஒட்டகங்களின் சுவர்களில் ஒண்ணு புள்ளி ஐந்து முதல் இரண்டு meter உயரம் இருக்க வேண்டும் சுவர்களில் ஈரப்பதம் இல்லாதவாறு பூசப்~ பூசப்பட வேண்டும் கூரையை மூணு புள்ளி நான்கு meter உயரத்தில் இருக்க வேண்டும் கால்நடை கொட்டையில் காற்றோட்டம் இருக்க வேண்டும் தரையானது பார்க்க கடினமாக~ கடினமானதாகவும் வழுக்காமல்

பக்கா வடிகால் அமைக்கவும் ஒவ்வொரு விலங்கும் இரண்டு into ஒண்ணு புள்ளி zero ஐந்து meter நிற்குமிடம் தேவை மெங்கரையிடம் ஒண்ணு புள்ளி zero ஐந்து meter உம் உயரம் zero புள்ளி ஐந்து meter மற்றும் ஆழம் zero புள்ளி இரண்டு ஐந்து meter இருக்க வேண்டும் தொட்டிகள் தொட்டி வடிகால் மற்றும் சுவர்களில் உள்ள முலைகள்~ மூலைகள் எளிதாக சுத்தம் செய்ய வட்டமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விலங்குக்கும் ஐந்து புள்ளி பத்து சதவீதம் ம~ ஐந்தில் இருந்து பத்து சதுர meter ரொட்டி இடத்தை வழங்கவும் ஒவ்வொரு விலங்குக்கும் ஐந்து புள்ளி பத்து centimeter ரொட்டி இடத்தை வழங்கவும் கோடையின் தகுந்த நிழல் மற்றும் குளிர்ந்த குடிநீர் வழங்கவும் குளிர்காலத்தில் இரவு மற்றும் ப~ மழையின் போது விலங்குகளுக்கு வீட்டுக்குள்ளேயே வைத்திருக்கும் தினசரி தனிப்பட்ட படுக்கையை வழங்கவும் கொட்டகையை சுற்றி சுகாதார நிலையையும் பராமரிக்கவும் பேனாக்கள் கொட்டைகளில் அல்லது copper sulphate கரைச்சலை தெளிப்பதன் மூலம் வெளிப்புற ஒட்டுண்ணிகள் கட்டுப்படுத்தவும் சிறுநீரில் சேகரிக்கும் குழிகள் வடிகட்டவும் பின்னர் நீர்ப்பாசனம் வழியாக வயலுக்கு செல்லலாம் செல்லவும் சாணம் மற்றும் சிறுநீரை முறையாக அப்புறப்படுத்துங்கள் ஒரு கோப்புர எரிவாயு ஆலை ஒரு சிறந்த வழியாக இருக்கும் கோப்பர் எரிவாயு ஆலை கட்டப்படாத இடங்களில் படுக்கை பொருட்கள் மற்றும் பண்ணை கழிவுகளுடன் சாணத்தை உரமாக மாற்றவும் விலங்குகளுக்கு பொது~ போதுமான இடம் கொடுங்கள் கடன் வழங்கப்பட்ட உடனேயே நம்பகமான வளர்ப்பு அலுவலரிடமிருந்தோ அல்லது அருகில் உள்ள கால்நடை சந்தையில் இருந்து பங்குகளை வாங்கவும் வங்கியின் தொழில்நுட்ப அதிகாரி மாநில அரசு ஜில்லா பரதேசத்தின் கால்நடை

விளைச்சலை கண்டறியவும் புதிதாக வாங்கி விளங்கியதற்கு பொருத்தமான அடையாளத்தை காணவும் புதிதாக வாங்கிய கால்நடைக்கு நோய்க்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள் புதிதாக வாங்கிய விலங்கை சுமார் இரண்டு வாரங்கள் கண்காணித்த பின்னர் பொது மந்தை மந்தையுடன் கலக்கவும் புதிதாக வாங்கிய விலங்கை இரண்டு காலங்களில் கண்காணித்த பின்னர் பொது மந்தையுடன் கலக்கவும் இரண்டு பால் கறக்கும் விலங்குகளின் குறைந்தபட்ச பொருளாதார அளவு வாங்கவும் முதல் முல~ விலங்கு வாங்கியதில் இருந்து ஐந்து to ஆறு மாதங்களில் பிறகு இரண்டாவது விலங்கை இரண்டாவது தொகுதியை வாங்கவும் எருமைகள் பருவகால கன்றுகள் என்பதால் ஜூலை முதல் பிப்ரவரி வரை அவற்றை வாங்கும் எருமைகள் பதம்~ இயன்றவரை முதல் விலங்கு பாலூட்டும் காலத்தில் பிற்பகுதியில் இருக்கும்போது இரண்டாவது விலங்கை வாங்குவோம் அது காய்ந்து விடும் இது உலர்ந்த கால்நடைகளை பராமரிக்க போதுமான நீர் கிடைப்பதை உறுதி செய்யுங்க மந்தையில் உள்ள விலங்குகளை நியாயமான முறையில் கொல்லுதல் மற்றும் மாற்றுதல் ஆகியவற்றை பின்பற்றவும் வயதான விலங்குகள் ஆறு to ஏழு காலத்துகளுக்கு பிறகு அழியுங்கள் சிறந்த தீவனங்கள் மற்றும் தீவனங்களுடன் உணவளிக்கவும் basin ல் பொதுவான பசுந்தீவனம் கொடுக்கவும் முடிந்தவரை உங்கள் நிலத்தில் பசுந்தீவனம் கிடைக்கும் இடங்களில் வளர்க்கவும் தீவனத்தை அவற்றின் வளர்ச்சியின் சரியான கட்டத்தில் வெட்டுங்கள் உணவளிக்கும் முன் சாவே முரட்டு தானியங்கள் மற்றும் செறிவுகளை நசுக்கவும் எண்ணெய் cake களை மெல்லியதாகவும் நெருங்கியதாகவும் இருக்க வேண்டும் எண்ணெய் cake கள் முன் order கலவையை ஈரப்படுத்தும் போதுமான vitamin கள் மற்றும் தாதுக்கள் வழங்கும் செறிவூட்டப்பட்ட ரேஷன்களில் தாதுக் கலவையை சேர்ப்பதை தவிர உப்பு வழங்கும் போதுமான மற்றும் சுத்தமான தண்ணீரை வழங்கவும் விலங்குகளுக்கு போதுமான உடற்பயிற்சி கொடுங்கள் எருமைகள் தினமும் சுவருக்காக எடுத்துச் செல்ல வேண்டும் இது சாத்தியமில்லை என்றால் குறிப்பாக கோடை மாதங்களில் பொதுவான தண்ணீரை தெளிக்கவும் தினசரி தீவன தேவைக்கு மதிப்பிடுவதற்கு விலங்குகள் அவற்றின் உடல் எடையில் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று சதவீதத்தை வருபொருளின் அடிப்படையில் உட்கொள்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் விலங்குகள் ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று முறை கறத்தல் குறிப்பிட்ட நேரத்தில் பால் எட்டு நிமிடம் ஒரே அமர்வில் பால் கூடுமானவரை பால் கறப்பதை ஒரே நபர் தொடர்ந்து செய்ய வேண்டும் சுத்தமான இடத்தில் கால்நடைகளுக்கு பால் கறக்கவும் பால் கறக்கும் முன் பால் பால் கறக்கும் மடி மற்றும் தீட்டு கிருமி நாசினிகள் மெதுவாக மீது கழுவவும் பால் கறத்தல் முழு கைகளால் செய்யப்பட்டு என்றும் விரைவாகவும் முழுமையாகவும் அகற்றப்பட வேண்டும் நோய்வாய்ப்பட்ட பசுக்கள் எருமைகள் தொற்று பரவாமல் தடுக்க இறுதியில் பால் கறக்க வேண்டும் குறைந்த தீவனம் காய்ச்சல் அசாதாரண வெளியேற்றம் அல்லது அசாதாரண நடத்தை போன்ற நோயின் அறிகுறிகள் எச்சரிக்கையாக இருங்கள் நோய் சந்தேகம் இருந்தால் உதவிக்கு அருகில் உள்ள கால்நடை உதவி மையத்தை அணுகவும்

நோய் கட்டுப்பாட்டு நிலைகளை எடுக்கவும் காசநோய் ஜான்ஸ் நோய் மூளை முளை அழற்சி போன்றவருக்கு அவ்வப்போது பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்கள் உள்ளொட்டுனைகள் முட்டைகள் கண்டறிய வயது வந்த விலங்குகள் மலத்தை அழுக செய்து விலங்குகளுக்கு பொருத்தமான மருந்துகளை வழங்கவும் சுகாதாரத்தை மேம்படுத்த விலங்குகளை அவ்வப்போது கழுவவும் விலங்குகள் உன்னிப்பாக கவனித்து அதன் வெப்பம் வெப்பத்தின் காலம் கருவுற்றல் கருத்தரித்தல் மற்றும் கன்று ஈன்றது பற்றிய குறிப்பிட்ட பதிவை வைத்திடுங்கள் விலங்குகள் சரியான நேரத்தில் இனப்பெருக்கம் செய்யுங்கள்

விலங்குகளை அதிக வெப்ப காலத்தில் அதாவது பன்னிரெண்டில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் வரை வளர்த்தவும் உயர்தர விந்தணுவை பயன்படுத்தவும் அன்று இந்த இரண்டு மாதங்களில் முன் மெதுவான பொதுவான இடம் தீவனம் தண்ணீர் போன்றவற்றை வழங்குவதன் மூலம் கருவுற்ற பசுக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் செலுத்தவும் பால் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு இடையே உள்ள சே~ நேரத்தை குறைந்தபட்சமாக வைத்து பால் எடுத்தவுடன் உடனடியாக சந்தைப்படுத்துதல் சுத்தமான பாத்திரங்களை பயன்படுத்துங்கள் மற்றும் பாலை சுகாதாரமான முறையில் கையாளவும் பால் பாத்திரங்கள் can கள் பாத்திரங்களை soap கொண்டு நன்கு கழுவி இறுதியாக chloride கரைசலில் மெதுவா துவைக்கவும் பகலில் குளிர்ந்த நேரங்களில் பாலை எடுத்து செல்லவும் புதியதாக பிறந்த கன்றுக்குட்டியை கவனித்துக் கொள்ளுங்கள் புதிய கூரிய கத்தியால் வெட்டப்பட்டவுடன் தொப்புளை iodine கொண்டு சிகிச்சை செய்யவும் கிருமி நீக்கம் செய்யவும் கன்று தீவனம் கன்று ஈன்ற முப்பத்தஞ்சு நிமிடங்களில் பாலூட்ட முடியாத அளவுக்கு வலுவிழந்தால் கன்றுக்கு பாலூட்ட உதவுங்கள் கன்று பிறந்த உடனே பால் கறக்க விரும்பினால் வாளியில் ஊற்றவும் கன்று பிறந்த முதல் இரண்டு மாதங்களிலே அதை தனித்தனியாக உலர்ந்த சுத்தமான ஒரு நன்கு காற்றோட்டமான இடத்தில் வைக்கவும் கன்றுகள் தீவிர வானிலைக்கு எதிராக குறிப்பாக முதல் இரண்டு மாதங்களில் பாதுகாக்கவும் கன்றுகளை அவற்றின் அளவுக்கு ஏற்ப தொகுதிக்காகவும் துவக்கம் கன்றுகளுக்கு தடுப்பூசி போடுங்கள் கன்றுகள் வளரும்போது பெரிதாக நிர்வாகிக்கு நான்கு முதல் ஐந்து நாட்கள் வரை கொம்புகளை வெட்டவும் கூடுதலாக ஆன கன்றுகளை எந்த குறிப்பிட்ட நேரத்திற்காகவும் குறிப்பாக ஆண் கன்றுகளை கூடிய விரைவில் வளர்த்தவோ பராமரிக்கவோ கூடாது பெண் கன்றுகளை முறையாக வளர்க்க வேண்டும் நாப்பாது என்பது விவசாய கடன் துறையில் கொள்கை திட்டமிடல் மற்றும் செயல்பாடு தொடர்பான அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு உச்ச

பிரனாந்திய அலுவலகத்திலும் உள்ள தலைமை அலுவலகம் மற்றும் தொழில் காலங்களில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழில்நுட்ப சேவைகள் முறை மூலம் திட்டங்கள் உருவாக்குதல் மற்றும் மதிப்பீடு செய்தல் மூலம் இது வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது வியாபாரத்து வங்கியிலிருந்து ம~ மறு வசதியுடன் பால் பண்ணை தொடங்குவதற்கு வங்கிகளிடமிருந்து கடன் கிடைக்கும் வங்கி கடனை பெற விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள வணிக அல்லது கூட்டுறவு வங்கியின் அருகில் உள்ள கிளை நிதி வங்கியின் கிளைகளில் கிடைக்கும் பரிந்துரைக்கப்பட்டு விண்ணப்ப படிவங்களை விண்ணப்பிக்க வேண்டும் வங்கி செலவில் வங்கி கடனை பெறுவதற்கு திட்ட வரிக்கையை தயாரிப்பதில் விவசாயிகள் உதவி வழிகாட்டுதல்களை வங்கியில் இணைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்பத்தை அல்லது வங்கியின் மேலாளர் வழங்கலாம்

ஆரம்ப காலத்தில் இரண்டு ஒன்று இரண்டு மாத உணவு செலவுகள் மூலதனமாக்கப்பட்டு கால கடனாக வழங்கப்படும் நில மேம்பாடு வேதி அமைத்தல் கிணறு தோண்டுதல் diesel, engine, pumpset என்ற இணைப்பு அது அத்தியாவசிய பணியாளர் குடியிருப்புகள் குர்~ godown போக்குவரத்து வாகனம் பாழ்படுத்தும்~ பதப்படுத்தும் பால் பண்ணை அமைவதற்கு நில வாங்கல்~ வாங்கப்பட்டால் அதனை செலவு திட்டத்தின் மொத்த செலவில் பத்து சதவீதம் வரை கட்சியினர் margin ஆக கருதலாம் hello mam ஆஹ் நா ஷர்மிதா பேசறேன். ஆஹ் actual லா வந்துட்டு நா இப்போ வந்து college படிச்சிட்டு இருக்கேன் mam final year படிச்சிட்டு இருக்கேன் சரி உங்க bank ல வந்து பாத்தீங்க அப்புடின்னா account open பண்ணனும். ஆஹ் okay க ஆஹ் அதுக்கு என்னென்ன details எல்லாம் norm ஹம் ஹம் yes ஆமா savings account தான்

okay okay mam okay okay okay okay

ஆஹ் ஆமாம் mam okay mam okay ஆஹ் ration card அது. okay pan card கூட எடுத்துட்டு வரலாமில்ல. என்கிட்ட pan card இருக்கு. ஹம் okay mamokay okay mam ஹம் okay ஹம்

because நா ஏன் proof க்கு கேட்டேன் அப்புடின்னா நா வந்து பாத்தீங்க அப்புடின்னா alreadyBE வந்து பண்ணிட்டு இருக்கேன். BE வந்துட்டு நம்ப ஊர்லயே பண்ணிட்டு இருக்கேன் mam

mam நா வந்து பாத்தீங்கன்னா russia ல பண்ணலாம்னு இருக்கேன் mam என்னுடைய ME ஹம் ஆஹ் அது இல்ல அது பாத்துட்டு இருக்கேன் அதுல German போலாமா இல்ல russia போலாமான்னு பாத்துட்டு இருக்கோம் mam ஆஹ் இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்புடின்னு உடனே உடனே போவ போறதில்ல உடனே போவ போறதில்ல because ஆஹ் அங்க university எல்லாமே வந்துட்டு ரொம்ப advancelevel ல அவுங்க எல்லாமே வந்துட்டு நம்ம போறப்போவே வந்து students ரொம்ப advancethinking ல தா போகணும் so அதுக்காக வந்து பாத்தீங்க அப்புடின்னா நிறைய programming classes அப்புறம் நிறைய language லாம் கத்துக்க வேண்டியது இருக்கும் mam so. அதுனால இந்த two years gap விட்டுட்டு தா PG பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் so எனக்கு அதுக்கு ஆமாம் அஹ் ஆமாங்க இப்போ final year exams வந்து பாத்தீங்க அப்புடின்னா இன்னும் two months ல வந்து semester வந்து ஆரமிக்க போகுது so அதுக்கு அப்பறமேட்டு தா course வந்து இங்க பண்ணிட்டு அப்புறம் ME பண்ணலாம்னு idea ல இருக்கேன் mam so அதுக்காக தா வந்து பாத்தீங்கன்னா educational loan க்கு இப்போவே apply பண்ணிவெச்சிட்டோம் அப்புடின்னா ஆஹ் இது abroad க்கு போறப்போ use ஆகும் அப்புடிங்கறதுனால தா mam கேட்டேன் அதுக்கு எதாவது உங்க manager contact பண்ணனுமா இல்ல

ஆஹ் ஆஹ் ஆஹ் okay okay okay mam

mam அதுதா mam university ஓட fees பொறுத்து தா ந இப்போ தா எல்லாமே பாத்துட்டு இருக்கேன் mam plan வந்து abroad ல பண்ணணும்கறது மட்டும் தா decide பண்ணி வெச்சிருக்கேன் தவற என்ன country க்கு போகணும் என்ன மாதிரி university சேரனும் அப்புடிங்கறதுதா நா actual ஆ இப்போ கேட்கறதே educational loan வந்து நீங்க குடுப்பிங்களானு தா கேட்கறேன். ஆஹ் இவளோ வேணும்கறதுலம் எனக்கு இன்னும் idea இல்ல. idea இல்ல mam அதுதா. நீங்க எவளோ வரைக்கும் இப்போ எவ்ளோ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க educational loan வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க

ஆஹ் okay okay okay okay mam எனக்கும் வந்துட்டு அஹ் நீங்க சொல்றமாதிரி வந்து எனக்குமே வந்து university marks தெரிஞ்ச தான் இன்னும் எனக்கு semester complete ஆகல இல்லங்களா அது முடிஞ்சதுக்கு அப்ரமேட்டு அந்த percentage எவளோ இருக்குங்கறது தெரிஞ்சிது தா நா abroad போக முடியும் so ந உங்க கிட்ட சொல்றேன் அதுக்கு தகுந்த மாதிரி educational loan நம்ப அது அப்ரமேட்டு பேசிக்கலாம் actual அ main ஆ ந உங்ககிட்ட நா call

okay okay mam okay mam அதுக்காக வந்து proof க்கு வந்து எங்க father கூட்டிட்டு வரேன் mam உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா because அவரு வந்து government job goverment job mamEB ல இருக்காரு mam ஹம் okay okay ஹம் ஹம் ஆமா mam first graduate actual ஆ அதுக்கு எதாவது தனியா mam அதுக்கு ஆஹ் okay okay mam ஹம் ஹம் ஆமா mam இருக்கு எல்லாமே இருக்கு first graduate certificate எல்லாமே இருக்கு okay mam okay mam உம்

okay okay mam சரி சரி உம் okay okaymam புரியுது ஹம் இல்ல actual ஆ நா educational loan வந்து என்ன கேள்வி பட்டேன் அப்புடின்னா அஹ் படிக்கற அந்த time ல நம்ப ஏதும் pay பண்ண அவசியமில்லை இப்போ நம்ப வந்து பாத்தீங்கன்னா complete பண்ணிட்டு placements கிடைக்கும் இல்லைங்களா அப்போ அந்த placements போனதுக்கு அப்புறமேட்டு ஆமா mam அஹ் உம் உம்

போயிடுவேன் intern லேயே எனக்கு வந்து ஆஹ் ஆஹ்

அப்புடின்னு educational loan கு அவசியம் இல்ல அஹ் அஹ் okay அஹ் ம் okay okay okay mam

okay okay mam ஹம் ஹம் mam so அது related ஆ ஹம் ஆமா ஹம் ஆமா working உமே நா வந்து பாத்தீங்கன்னா abroad abroad abroad நாலும் okay india நாலும் okay எதுமே என்னவா இருந்தாலும் okay படிச்சா உம் ஹம் actual ஆ இங்க ந இ ஆமா mam ந இங்கயும் நெறைய university பாத்தேன் but ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோவா எனக்கு வந்துட்டு இத இல்ல ஏன்னா கொஞ்சம் advance features எல்லாம் கத்துக்கணும்னு ஆச படறேன் because இப்போ expect பண்ற companies எல்லாமே இங்க நம்ப நம்மளோட இதுல நாட்ல வந்து பாத்தாங்க அப்புடின்னா full and full mugup system தா இருக்கு

okay mam

okay okay mam okay okay அஹ் ஆஹ் ஆமா ஆமா okay okay mam okay mam

okay okay okay mam ஆஹ்

okay actual ஆ நாளைக்கு என்னோட first amount பதிங்க அப்புடின்னா five thousand போடலாம்னுதா வரேன் நாளைக்கு ஆஹ் அஹ் அஹ் okay mam ம் ஹம் okay mam ஆஹ் educational loan பத்தி கேட்கறதுக்கும் call பண்ணேன் அப்றம் இன்னொன்னு வந்து எதோ scheme. scheme வந்து பாத்தாங்க அப்புடின்னா நேரிய scheme வந்து open பண்ணிருக்கீங்க அப்புடின்னு ந கேள்விப்பட்டேன்

okay அஹ் okay okay ஹம் ஹம் சரி சரி mam எவளோள இருந்து எவளோ வரைக்கும் போடலாம் monthly வந்து எவளோள இருந்து எவளோ வரைக்கும் நம்ப போடல

ஆஹ் okay அஹ் அஹ் உம் okay okay உம் okayfirst time வந்துட்டு பாத்தீங்கன்னா its okay அதோட interest அப்புறமேடு எத்தனை வர்ஷம் அது போடணும் அது பத்தி கொஞ்சம் detail ஆ சொல்றிங்களா?